இது வந்து ஒரு பாட் மேரி இருக்கு அதிலருந்து பாத்தீங்னா ஒரு லைட் செட் பண்ணி இருக்காங்க.

நடுவுல வந்து வாட்டர் வந்து ஃபால் ஆகற மேரி வச்சிருக்காங்க அத சுத்தி புல் இருக்கு.

இது வந்து ஒரு ஜிம் சீலிங்க்ல லைட்ஸ் ஆன்ல குடுத்துருக்காங்க ரெட் அண்ட் ப்ளாக் தீம்ல இருக்கு .

உள்ள வந்து பாத்தீங்னா கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஒரு அங்கிள் தொப்பி போட்டுட்டு கிளீன் பண்ணிட்டுருக்காரு கீழெ.

வால் வந்து பாத்தீங்னா பிங்க் கலர்ல குடுத்துருக்காங்க.

பக்கெட் வச்சுருக்காங்க அதுக்கு எடுத்து குடுக்குறதுக்கு தவுட்டுலாருக்கு.

இது ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் .

பக்கத்துல வந்து டிஸ்டன்ஸ்காக கோன் வச்சிருக்காங்க. ஒரு அங்கிள் ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஓடிட்டு இருக்காரு.

சீலிங்லியு சைடுலியு வந்து பாத்தீங்னா லைட் செட் பண்ணிருக்காங்க.

இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியா போஸ்ட் அசோக் நகர் அப்டின்னு சொல்லி இங் போட்ல குடுத்துருக்காங்க.

பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு.

இது வந்து ஒரு ஃப் பிளான்ட் ஷாப் .

அதுல வந்து ஒரு அக்கா ரெட் கலர் சாரி கட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்துல ரெண்டு பேரு பெரிய ட்ரம் வச்சுட்டுருக்காங்க.

இது ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ போயிட்டு இருக்கு.

கீழியு பாராங்கல்லு இருக்கு அதுல வந்து நெறைய பாசி படிஞ்சிருக்கு.

கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா கயிறு கிட்ட நின்னுட்டு இருக்காங்க அவங்க கட்டம் போட்ட சட்ட போட்டுட்டு இருக்காங்க.